pay பன்னிட்டு continue பன்ற மாதிரியா mam postpaid ல. monthly monthly pay பன்ற மாதிரி வருமா mam. அப்போ இது best அ இல்ல அது best அ mam இந்த ரெண்டுத்ல எது mam prepaid best அ இல்ல postpaid best அ mam அதுல அதுல எப்பிடி mam. அதுல எல்லாமே கிடைக்குமா? amazon எல்லாமே அதுல கிடைக்கும் நமக்கு. ஆனா use பண்றது பொறுத்து நமக்கு amount நம்ம pay பன்னணும் அதானே mam.

இல்ல mam அது நீங்க சொல்றது okay தான். ஆனான். இப்போ வந்து நம்ம இப்பிடி recharge பண்றதுதான் நமக்கு easy நம்ம prepaid use பண்றதுதான் நமக்கு best ன்னு சொல்லவர்றீங்க ஏன்னா அதுல sometimes bills அதிகமா வரும். நம்ம எவ்வளவு use பண்ணிருக்கோம்னு நமக்கு தெரியாது. identify பன்ன முடியாது unlimited நீங்க குடுத்திருவீங்க. நம்ம bills ஒரு சில time ல அதிகமா வரலாம் அப்பிடி தானே mam? okay mam. இப்போ. அது தான் இந்த ரெண்டத்துல எது நமக்கு best அ இருக்கும் இப்போ இப்போ ஆ ஆ. postpaid வச்சிருக்கிறவங்க prepaid வச்சிருக்குறவங்க யாரு mam post paid use பண்ணுவா, யாரு prepaid use பண்ணுவா? ஆ ஆ இப்போ. office இந்த மாதிரி maintain பண்ணறவங்க எல்லாம் postpaid வச்சுகிட்டா நல்லதா mam? ஆ ஆ ஆமாம் mam business பண்ணிட்டு இருக்கேன் mam.

இல்ல mam ஆ ஆ. அதனால business business நம்ம பண்ணனும்னா. business பண்ணா நமக்கு postpaid தான் நல்லதுன்னு சொல்றீங்களா mam? okay mam. okay prepaid ங்குறப்போ நம்ம normal public அ இருக்கும் போது நம்ம prepaid use பண்ணிக்கலாம். அதானே mam.

okay mam okay. அப்போ நான். prepaid select பண்ணிக்கிறேன் mam. prepaid ஒன்னு வந்து, ஒரு ஈரெண்டு sim வாங்கிக்கிறேன் ஒன்னு வந்து prepaid select பண்ணிக்கிறேன். இன்னொரு சிம் வந்து நான் உங்களுக்கு number update பன்றேன். அது வந்து post paid டா மட்டும் மாத்தி விட்டுருங்க mam. okay mam. ஆ ஆ கெடைச்சது mam. அந்த. நான் உங்களுக்கு வந்து அந்த number ர மட்டும் அப்பறமா நான் mail பன்றேன். உங்க customer agent அந்த website ல இருந்து நான் mail பன்றேன். அத மட்டும் மாத்தி உட்டுருங்க mam அப்பரோமா. okay mam. okay mam. okay. ஆ ஆ கெடச்சுருக்கு mam. okay thank you mam நான் இப்ப பேசிட்டு ரொம்ப வே முக்கியமான விஷயம் நம்ம எத வேணா கவனிக்காம விட்டரலாம் இதை கவனிக்காம விட்டோம்னா பயங்கர பிரச்சனை ஆயிடும் அது தான் சிக்கல். health issue பேசுவோம் பேசிக்கிட்டே இருக்கலாம். நெறைய விஷயம் தூக்கம் பத்தி தெரிஞ்சிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம பேச வேண்டியது ஒருத்த எவ்வளவு நான் சம்பாதிக்க ணும். உன்னோட வாழ்நாள் முழுக்க சம்பாரி ச்சு ட்டே இருக்க லாம். அவன் வந்து ட்டு எப்ப எது நிமிஷ ம் நான் யோசிச்சேன் சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரு health பிரச்சனை ன்னு வந்துட்டா அத்தனை யும் காலி உதாரண த்துக்கு ஒரு example சொல்றேன் ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கா ரொம்ப ரொம்ப சம்பாதிக்கும் சம்பாதிக்கிறோம் என்ற mind set டோட சம்பாரிச்சுடே எவ்ளோ கோடிக்கணக்கான சம்பாதிக்கிறோம் ஒரு இருபத்தி எட்டு வயசு ஆகுது வச்சுக்கலாம் ஒரு இருபத்தி எட்டு வயசுல

அந்த health issue பின்னால் தான் நீங்க ஓடிட்டு இருக்கோம் உங்களோட சந்தோஷத்தை இழந்து நீங்க சம்பாரிச்ச பனத்த எதுவுமே பண்ண முடியாம போயிடு ம். நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புனால நாம பண்ற சின்ன சின்ன தப்புனால பயங்கர மனுஷங்களுக்கு issue வருது முக்கிய மா சொல்ல ணும்னா இப்ப சாப்பாடு முறைகள் அந்த காலத்துல பாத்திங்கன்னா. நிறைய சாப்பாட்டு முறைகள் இருந்துச்சு. நிறைய அதனான சில குணாதிசய ங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்திமா சாப்பாட்டு முறைகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டது ஃபாஸ்ட் ஃபுட் உடனுக்குடனே சமைச்சு சாப்பிடறது எது கிடைச்சாலும் சாப்பிடறது என் நேரத்தில் வேணும்னாலும் சாப்பிடுறது இதுயெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமா ஆயிடுச்சு ஆறிலிருந்து ஏழு எட்டுக்குள்ள சாப்பிடுவாங்க மதியம் பன்னன்டுல லிருந்து ஒன்னுக்குள்ள சாப்பிடுவாங்க evening ஆறுல இருந்து ஏழுக்குள்ள சாப்பிடுவாங்க. சாப்பிடுற அளவுக்கு ஏத்த மாதிரி உழைப்பு இருந்தது. அவங்க ளோட ஆரோக்கிய த்துல குறை வே இல்லாம இருந்தது. இப்ப ஆனா நாம எந்த time ல நாம் சாப்பிடும் எது கிடைச்சாலும் சாப்பிடுறோம் IT ல உதாரணத்துக்கு வேலை செய்றவங்க எடுத்துக்கலாம் எது வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடுறாங்க வேலை உட்கார்ந்துட்டே செய்றாங்க அவங்க Health பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை காலையில laptop எடுத்து உக்காறாங்க night வந்ததும் laptop இருக்காங்க இதுக்கு நடுவுல உட்கார்ந்து இடத்திலேயே தான் சாப்பிடுறாங்க உலகத்திலேயே தான் snacks சொல்லிட்டு கண்ட கண்ட பொறிக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா mostly என்னை புரிச்சது நிறைய எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க

night ஒரு மணி இரண்டு மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடுகிறார்கள் பிரியாணி என்பது எல்லாருக்கும் புடிச்ச விஷயம் தான் ஆனா முக்கியமா நம் சுவையை பாக்குறாங்க நம்மளோட உடம்புக்கு அது என்ன நான் கெடுதி பன்னுறத பாக்குறது பிரியாணியில எவ்வளவோ போட்டு சமைக்கிறாங்க பல வகையான மசால் இருக்கு எல்லாமே இருக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப healthy தான் but ஆனா உடம்புக்கு என்ன நான் கெடுதி பண்றத பாக்குறது கிடையாது அத மாசத்துல ஒரு time ரெண்டு time எடுக்கணும் இதே வாரத்துல இரண்டு time daily பிரியாணி சாப்பிடறப்போ நிறைய மசாலாவை உள்ளுக்குள்ள கொடுக்க கொடுக்க கொடுக்கநமக்குள்ள இருக்க system spoil ஆகுது அதனால ‌நிறைய health issues நம்ம face பண்றோம்ஸ முக்கியமா வயசானவங்க இந்த வயசானவங்கள ரொம்பவே care எடுத்து நம்ம பாத்துக்குறோம் அவங்களோட health வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கிய இல்லேன்னா அவங்களுக்கு படுத்த படுக்கை ஆவதற்கு ரொம்பவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட health ல கண்டிப்பா நமக்கு கவனமா இருக்கணும் அவங்க எப்பவுமே என்ன உணவு எடுத்துக்கிறான்கறத நம்ம பார்த்து கொடுக்கணும் பெரியவங்க கிட்ட fast உணவு கொடுத்தோம்னா அதுவே நம்ம அவங்க health க்கு பண்ற நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அவங்க எப்பயுமே இகழ்ச்சியாய் இருப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் காய்கறி பழங்கள் இத எல்லாம் correct டான time ல கொடுத்துடனும் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள correct டா காலையில சாப்பாடு கொடுக்கணும் மதிய உணவு, அதே மாதிரி தான் cooker விச்சு சமைக்கிறோம் பெரியவங்களுக்கு cooker ல வெச்சு சமைக்கிறதுனால ரொம்பவே நிறைய health issues வருது அதனால நம்ம என்ன பண்ணனும் சாப்பாடு வடிச்சு குரதங்களா நீக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரிசி சாதம் கொடுக்க வேண்டியது night ஒன்பது மணிக்கு தான் எல்லாரும் சாப்பிட உட்காருவோம் ஒண்ணா கூடி சாப்பிடுவோமா அதுவும் கிடையாது அங்க நம்மளோட மனசோட ஆரோக்கியத்தை பாதிக்குது நம்ம மனசோட ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைப் பற்றி அடுத்து கொஞ்ச நேரத்துல பேசுறேன் அப்போ ஒன்பது மணிக்கு சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே படுத்துட்டு தூங்குறோம் முடிச்ச உடனே தூங்குறதுனால ஜீரணம் ஆகிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் அது ஜீரணமாவதற்கு ரொம்பவே late ஆகும் மந்தமான நாளா இருக்கும் அடுத்த நாள் வயிறு முட்ட சாப்பிடணும் அங்கங்க கொஞ்சம் ஓடி நடந்தோனா health க்கு நாம என்ன பண்றோம் அதெல்லாம் follow பண்றதே கிடையாது நாம பாட்டுக்கு தின்னுமா சும்மா கிடப்போம் சாப்பிட்ட உடனே சும்மாவே சுத்திட்டு கிடக்கிறது நடக்காம ஒரே இடத்தில் உட்காந்து கிட்டு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்தில் இருந்துட்டு இருக்கும் கொழுப்புகள் நிறைய நம்ம உடம்புல கூடி கூடி கூடி கூடி நல்ல பலன் ஆகும். நம்ப நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னமாரி ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோம். மன அளவுல இன்னைக்கு நிறைய பாதிக்கப்படுறோம். முக்கியமான காரணம் நம்ம கையில இருக்கிற ஒத்துழைப்பு mentel space கையில phone ன வச்சுக்கிட்டு, அடிக்கடி phone பண்ணிக்கிட்டு, phone ல யாராவது நமக்கு message அனுப்புவாங்களா பேசுவாங்களான்னுட்டு கேட்கறதை விட, நம்ம பக்கத்துல இருக்கறவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த phone ல, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு, மனச போட்டு குழப்பிட்டு இது அதுவா இருக்குமா அது, இதுவா இருக்குமான்னு சிந்திக்கிறதை விட சிந்திச்சு நல்ல முடிவுகளை எடுத்து, நல்ல விதமா யோசிச்சிட்டு இருக்கலாம்.

முக்கியமா, நம்ம மனதோட ஆரோக்கியத்தை, நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு, நல்ல தியான பயிற்சிகளை, நாம எடுக்கணும். காலையில எழுந்து, நல்ல இயற்கை காத்தோட, வெளிய நடந்து போங்க. போயிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் எதுவுமே யோசிக்காம, அன்னைக்கு நாள்ல, என்ன பண்ணலாம் நேத்து, நம்ம என்ன பண்ணோம் என்ன நேத்து நம்ம சாதிச்சோம் இது மாரி விஷயங்களை, யோசிச்சு, உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. உங்களை நீங்களே பாராட்டுறப்போ என்னாகும் உங்க மனதுக்கு, அது ஒரு interest கொடுக்கும். அது உங்களை மனதளவுல, ரொம்ப வலிமையானவராக மாத்தும். உங்க மனசோட ஆரோக்கியத்த ரொம்பவே நல்லபடியா பார்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம, இந்த social media world ல, social media வுல, ஒரு content வந்துச்சுன்னா, அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கம்ப, தலைகாணிகள் வந்து, சொல்தானே அவன் உங்க மனச போட்டு, நீங்களா ஒண்ணு, think பண்ணிட்டு, assumption சொல்லுவாங்க. நம்மளையே, நம்மளை பத்தி, ஏதோ ஒண்ணு யோசிக்கிறது. இந்த மாரி, ஒரு நீங்களே, ஒரு புரிதல் இல்லாம, ஒரு முடிவுக்கு வந்து, அது மூலியமா, உங்க மனதையும், நீங்க காயப்படுத்தி, உங்க எண்ணங்களையும் காயப்படுத்தி பயங்கரமான ஆரோக்கிய சம்பந்தமான issue க்கள, அது கொண்டு வந்திருக்கிறது. எப்பயுமே ஒரு விஷயத்த, ஞாபகத்துல வச்சுக்கணும். எவ்வளவு நாள் காசு வந்துட்டு எப்ப வேணாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும், முக்கியமா teen age ல இருக்கிறவங்க, இந்த பதினெட்டுல இருந்து, இருபத்தஞ்சுக்குள்ள, நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்தான், நம்ம அடுத்த முப்பத்தி அஞ்சு வருஷத்தையும் பார்த்துக்கப் போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள, உங்க உடம்பை, ரொம்ப, ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணும். முக்கியமா, சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். நினைச்ச நேரத்துல, நினைச்சதை எடுத்துக்காதீங்க.

எப்பயுமே நல்லதையே think பண்ணோம்னா, நம்ம எண்ணங்கள் ஆரோக்கியமா இருக்கும். எண்ணங்கள் ஆரோக்கியமா இருந்தா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும், நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கலாம். எப்பயுமே, காசு சம்பாதிக்கிறது மட்டும், ஒரு குறிக்கோளா இருக்கக் கூடாது. காசுங்கிறது, நம்ம வாழ்றதை விட்டுட்டு, நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட, ஒரு அழுத்தம்தான் அது மூலியமா, நம்மளுக்கு சந்தோஷம் வரும்னா, கண்டிப்பா வரும்.

பட முடியாது. எவ்வளவு காசு இருந்தாலும், வலி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, உங்களை அடிச்சா, உங்களுக்கும் வலிக்கும். அம்பானியை அடிச்சா, அம்பானிக்கும் வலிக்கும் அதனால, எவ்வளவு பணம் இருந்தாலும், உங்க ஆரோக்கியம், ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதை, எப்பையும் கவனத்துல கொண்டு இருக்கணும். நீங்க, என்ன வேணாலும், சாப்பிடலாம்ன்னு, என்ன செய்ய முடியாம விட்டுட்டு, எப்பயுமே, ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் நல்லபடியான வாழ்க்கைய வாழனும். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறதை, எண்ணத்துல கொண்டு, சந்தோஷமா இருங்க. நன்றி ல்சார்ந்த எல்லா audio books உம் upload பன்னிருக்கோம் அதுல இருந்து ஒரு step மேல போய் virtual end life ment க்கு ஆன ஒரு book தான் பாக்குறோம் basic ஆஹ் நம்மள நம்ம எப்புடி நெனைப்போம் நா வந்து ஒரு ஒடம்பும் மனசும் கொண்ட சாதரண மனுசன் அப்டின்னு நெனைப்போம் ஆண நம்ம ஒரு சாதாரண மனுஷன் இல்லங்குறது proof பண்றதுதான் இந்த video so நீங்க ஒரு சாதாரண மனசு மட்டும் கொண்ட ஒரு மனிதர் கிடையாது உடலையும் மனசையும் தாண்ட அப்பாற்ப்பட்ட சக்தி உங்க கிட்டஇருக்கு இன்றதுதான் இந்த video ல நாம பாக்கபோறோம் இந்த உலகத்துல பொறந்த எல்லா மனுஷங்களோட வழக்கை யோட நோக்கம் என்னறது நீங்க யோசிச்சு இருக்கீங்களா பொதுவா நா இந்த பதவிக்கு போனும் பொருளை வாங்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழனும்றது நம்மளுடைய இலக்கா இருக்கு ஆண உண்மையா பாத்தீங்கனா இது எல்லாமே உங்களுடைய இரண்டாவது goal அதாவது உங்களுடைய ஒடம்பும் மனசும் அனுபவிக்குற சின்ன சந்தோஷம் தானே தவிர உண்மைய உங்களோட ஆன்மாக்குஆன சந்ஷோசம் என்ன உங்க பிறப்போட முழுமையான குறிக்கோள் என்ன நம்ம எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள் தான் அது என்னென்னா நம்ம ஞானத்த அடையுறது இந்த் ஞானத்த அடையுறதுன்றது நம்ம பல வருஷம் தவம் பண்ணி புத்தர் மாதிரி காட்டுக்குள்ள உக்காந்தது தவம் பண்ணி இப்படியெல்லாம் அடியனும் அவசியம் இல்ல இந்த சாதாரண பொது மக்கள் வாழ்க்கைல இருந்து கிட்டே நிச்சயமா ஞானத்த அடையமுடியும் அப்டி நீங்க இந்த ஞானத்த அடைஞ்சிடீங்கனாஉங்களுக்கு தேவையான பணம் பொருள் புகழ் தான automatic ஆஹ் வந்துரும்இதுல நீங்க செய்யவேண்டியது ஒன்னு மட்டும் தான் உங்கள உணர்ந்து நீங்க யாருன்றத நீங்க தெரிஞ்சுகிட்ட மட்டுமே போதும்அதுக்கு அப்புறம் நீங்க ஆச படுற எல்லா பௌதீக பொருளும் உங்க பின்னாடி autometic ஆஹ் வந்துரும் so இதுதான் இந்த book full ல பாக்கபோறோம் செரிஞானம் ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கிங்கள ஞானம் நா என்ன அப்புடிங்குரத மொதல பாக்கலாம் இந்த கேள்விக்கான பதிலுக்கு நம்ம ஒரு சின்ன கதைல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ரோட்டு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் உக்காந்துட்டு இறுக்கான் மு முப்பது வருசமா அவன் அந்த ரோட்டு ஓரத்துளையேதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன தாண்டி ஒரு மனுஷன் போறாரு அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அவன் வந்து பிச்சைக்காரன் கிட்ட சொல்றான் ஐயோ உன்கிட்ட குடுக்குறதுக்கு ஏன் கிட்ட எதுவுமே இல்லையே அப்புடின்னு அந்த மனுஷன் பிச்சைக்காரன் கிட்ட சொல்லறான் அப்போ அந்த பிச்சைக்காரன் வந்துஒரு ஒரு பழைய box மேல உக்காந்து இருக்கான் அந்த box ல என்ன இருக்கு அப்புடின்னு அந்த ஆள்ள கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் சொல்றான் இது இங்க பழைய box இங்க கெடந்துச்சு நா உட்காரதுக்காண்டி பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்புடின்னு சொல்லிருக்கரு அதுக்கு அப்புறம் அந்த ஆள் கேக்குறான் நீ அதுக்குள்ளே என்ன இருக்குனு தொறந்து பாத்திருக்கியா அப்புடின்னு கேக்குறாரு இல்ல நா தொறந்து பாக்க முயற்சி பன்னல ஏதும் இருக்காது காலியாதான் கெடக்கும் அப்புடின்னு அவர் சொல்லிருக்காரு so நீ ஒரு தடவ try பண்ணி பாரு அதுக்குள்ளே என்ன இருக்குன்றத பாரேன் அப்புடின் கேட்டுவிட்டு அந்த பிச்சைக்காரனும் அத முயற்சி பண்ணி அந்த box அஹ் தொறந்து பாத்துருக்கான் அந்த box அஹ் தொறந்தது பாத்துட்டு அந்த box full தங்கம் இருந்துருக்கு இந்த கதைய எதுக்கு சொல்லறேனா அந்த stranger மாதிரி அந்த எதிர்ல இருக்குற அந்த நபர் மாதிரி தான் இந்த book உம் செரி நம்ம channel இருக்குற videos உம் செரி escort ஆலும் செரிஉங்க எல்லார்கிட்டயும் குடுக்குறதுக்கு ஒன்னுமே இல்ல இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படினா உங்களுக்குள்ள இருக்குறத நீங்க பாருங்க உங்களுக்கு இருக்குற box க்குல்லையே இவ்ளோ விசயம் பொக்கிஷம் உங்களுக்காண்டி காத்திட்டு இருக்கு ஆனா நீங்க உங்களுக்குஉள்ள பாக்காம உங்கள சுத்தி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க கேக்கலாம் அப்ப நா தான் அந்த பிச்சைக்காரனா அப்புடின்னு கேக்கலாம் இல்ல நீங்க பிச்சைக்காரன்ங்குறத எதுக்கு சொல்ல்றங்கனா தனக்குள்ள இருக்குற சக்தியும் தனக்குள்ள இருக்குற சந்தோசத்தையும் தேடி கண்டு புடிக்காத எல்லாருமே பிட்சைக்காரங்க தான் அவன் கிட்ட எவ்ளோதான் சொத்து இருக்கட்டுமே அவன் குள்ள இருக்குற அமைதியும் சந்தோஷத்தையும் கண்டுபுடிக்காம இருக்குறவந்தான் முதல் பிச்சைக்காரன் நீங்க வச்சிருக்குற பணத்துக்கும் புகளுக்கும இருக்குற சக்திய விட உங்க குள்ள இருக்குற அமைதிக்கும் சந்தோசத்துக்கும் சக்தி அதிகம் value ஜாஸ்த்தி ஆன ஒரு பொருள் so இந்த book உம் செரி நம்மலுடைய channel உம் இந்த உலகத்துக்கு அளவற்ற விசயங்கள குடுக்குறத நெனச்சு நான் பெருமை படுறேன் so ஞானம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு meaning சொல்லனும்னா அது சாதாரண மனுசனதாண்டி ஒரு மனச தாண்டி ஒரு கடவுள் நிலை ஒர super human eblity னே சொல்லலாம் இந்த நிலைல எந்த அகங்காரமும் இருக்காது எந்த கோவமும் எந்த போட்டி பொறாமையும் எந்த தாழ்வுமனப்பான்மையும் எதுவுமே இல்லாம அந்த அளவுக்கு உச்சக்கட்ட சந்தோசத்துல நீங்க இருப்பீங்க இந்த நிலை தான் உங்களுடைய உண்மையான natural ஆண stateup உங்களுக்குள்ள இருக்குற அந்த மனசனோட natural ஆன stateup உங்களுக்குள்ள இருக்குற அந்த விசயத்த யாரளையுமே அளக்கவே முடியாது யாராலையுமே அழிக்கவும் முடியாது அது உங்களைவிட ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய பேரதாண்டி உங்களுடைய உருவத்த தாண்டி எல்லாத்தையும் கடந்தது நம்ம ஒரு மாயில சிக்கிக்கிட்டு இருக்குறதனால மட்டுமே அத நம்மளால பாக்க முடியல so அந்த ebility அஹ் வளத்துக்குரதுக்கு முதல அந்த மாயிய விட்டு நம்ம வெளிய வரணும் so அப்புடி நம்ம வெளிய வரும்போது காத்துல பறக்குற மாதிரி ஒரு நிலை இருக்கும் எல்லாமே உங்களுக்கு லேசா இருக்கும் உங்கள சுத்தி என்ன நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த அமைதியும் சந்தோசமும் உங்களுடையதா இருக்கும் so இது எல்லாமே உங்களுடைய சொத்து சொத்தாவே இருக்கும் எந்த பயமும் இல்லாது எந்த பிரச்சனைகள் வராது நீங்க போர்கலத்துலே உட்கார்ந்தாலும் அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க இந்த ஞானம் நா என்னென்ரத புத்தர் எப்புடி சொல்லிருக்காருணா எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோகங்களும் முடிவுக்கு வர இடம் தான் இந்த ஞானம்ன்னு சொல்லிருக்காரு end of suffering அப்படின்னு சொல்லிருகாறு உதாரணத்துக்கு இப்ப நான் எங்கேயாச்சும் எத ஒரு ஊருல இருக்கேன் so இந்த ஊருல இந்த இந்த விஷயம் இல்ல அப்டிங்குரத நான் சொல்றேன் இங்க இருக்குற விஷயம் அப்ப என்னேனலாம் இருக்குதுன்னு கேட்டீங்கனா அது நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கோங்க அப்பத்தான் உன்னால full ஆஹ் என்னென இருக்கு இன்றத உணர முடியம் சொல்லுவோம்ல அதே மாதிரி புத்தர் ஓட defenition ல incomplete ஆஹ் வே இருக்கும் suffaring இந்த ஞான நிலைல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா இங்க என்னென சந்தோஷம் இருகுங்குரத நீங்க வந்து பாத்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் full statisfication உங்களுக்கு கெடைக்கும் so இது வந்து இந்த உலகத்துல இருக்குற எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயம் நாம் எல்லாருமே இந்த வார்த்தைய நீங்க கேள்விபட்டு இருபீங்க என்னுடைய இரு என்னுடைய bean அதாவுது நான் இங்க இருக்கிறேன் நீங்க சொல்லறதே நான் ஒரு humanbean அப்படிதான் சொல்றீங்க நீங்க ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்புடின்னு சொல்லிங்கஆன உண்மைய அதுக்கு என்ன அர்த்தம்ங்குறத ஒரு நாள் யோசிச்சு இருக்கீங்களா உங்களுடைய இருத்தல்ங்குறது அழிவே இல்லாதது உங்களுக்கு ஒரு வாழ்க்கைதான் குடுத்துருக்காரு உங்களுக்கு பிறப்பும் இறப்பும் கெடையாது பிறப்பும் கெடையாது ஆண இதன பொறந்தனே ஞாபகம் இருக்கு ஏன் birthday date அப்டின்னு கேட்டீங்கனா இது எல்லாமே உங்க ஒடம்ப பொறந்த தே தவிர உங்களுக்கு உள்ள இருக்குறது இந்த நாள் தான் பொறந்ததுன்ரத உங்களாலே சொல்லமுடியாது அது பல வருசமா இருந்துட்டே தான் இருக்கு அதுக்கு அழிவும் கெடையாது so ஒடம்பாளையும் ஆண உங்களுடைய உங்களுக்குள்ள அந்த சக்தி அழியாது அந்த சக்தி கண்ணுக்கு முன்னாடி உங்களால பாக்கமுடியாம இருக்கலாம் ஆண யாராலையுமே அத அழிக்க முடியாது உங்க கிட்ட இருந்து அத யாராலையுமே எடுத்துக்க முடியாது உங்களால மட்டும் ட்டும் தான் அத access பண்ண முடியும் உங்களால மட்டும் தான் use பண்ண முடியும் அதுக்கு நீங்க உங்களுக்குள்ள ஆழமா நீங்க போவேன்டியதா இருக்கும் ஆணஇத்தளம் உங்க மனச கொண்டு நீங்க சிந்திச்சா உங்களால உள்ள போக முடியாது ஆண நீங்க முழுசா இந்த சூழ்நிலைல present நிலைல நீங்க விழிபோடையும் full விழிப்பு நிலைல நீங்க இருந்தீங்கனா நிச்சியமா இங்க என்ன நடக்குது இங்க என்ன இருக்குது இந்த moment ல உங்களால அத கண்டுபுடிக்க முடியும்

so முழு விழிப்பு நிலையில இருந்து உங்கள நீங்க உணரனும் நீங்க எந்த மகான் கிட book அஹ் எடுத்து பாத்தாலும் feeling the realization தான் இருக்கும் நீங்க வள்ளலார் book ல எடுத்துப்பார்த்தாலும் இதான் இருக்கும் விவேகானந்தர book எடுத்து பாத்தாலும் இதே தான் இருக்கும் மகரிஷி book ல எடுத்து பாத்தாலும் இதே தான் இருக்கும் புத்தர் book ல பாத்தாலும் இதே தான் இருக்கும் ஏன் mother தெரசா book ல பாத்தாலும் இதே தான் இறக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் book ல எடுத்து பாத்தாலும் இதே தான் இருக்கும் மகாபாரததிலும் இதே தான் இருக்கும் குரான் ளையும் இதே தான் இருக்கும் பைபிள் ளையும் இதே தான் இருக்கும் ஷாஹிப் book ளையும் இதே தான் இருக்கும் so நீங்க எந்த வழில வந்தாலும் செரிஇந்த point தான் final destination இருக்கும so இப்ப நம்ம நம்ம இருதல பத்தி பாத்தோம் so இருத்தல் ஓட meaning இந்த defenition லா பாத்தா உங்களுக்கு ஏனாகடவுள குரிகுராங்கலோ கடவுள் தான் இப்புடி நம்மளோட இருத்தல் அப்டி சொல்றன்களா அப்படிங்குற ஓர் சந்தேகம் வரும அடுத்தா அப்போ

கடந்த ஆயிரவருசங்களா இந்த வார்த்தைக்கு எனக்கு ஒரு சரியான meaning கெடைச்சுது ஒரு பெரிய சக்தி ஆனா ஒரு பெரிய ஆளு எல்லாமே அவரால்தான் நடக்குதுங்குறத புரிஞ்சுக்கிட்டுடோம் but ஆனா அதோட உண்மையான தார்பரிகம் என்னெங்குரத நம்ம பாக்கலாம் இந்த கடவுள்ன்றவருஇந்த வார்த்தைக்கு அப் அப்பார்பட்டதுதான் அவரோட சக்தி so இத நம்ம வெறும் ஆனா இப்போ இந்த காலத்துல நம்ம எப்புடி சொல்றோம் ஏன்கடவுள் பெருசு உன் கடவுள் சின்னது ஏன்கடவுள்தான் உண்மை எனக்கு கடவுளே இல்ல இந்த மாதிரி சொல்லிட்டு இறுகோம் ஆனா உண்மை என்னென்னுபாத்தீங்கனா ஒரு மனுசனுக்கும் மனுசனுக்கும் அந்த அகங்காரத்த கடவுள் மூலமாவே இப்போ நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையா கடவுள் அபுடிங்குரவர் வந்து ஒரு glue எடுத்துக்கவேண்டிய concept அவருக்கு எந்த ஒரு உங்களுடைய மனசு உருவாக்குற எந்த ஒரு உருவத்தையும் அவர்க்கு குடுத்துர முடியாது நம்ம கடவுள் நெனச்சாலும் செரி என்னுடைய இருத்தல் நம்முடைய இருத்தல்னு நெனச்சாலும் செரி இந்த ரெண்டுத்துக்கும் மான சரியான தெளிவா நம்ம இன்னும் அடையள வர்த்தயாலையே இந்த ரெண்டு விசயத்துக்கும் குரல் கொடுக்க முடியலனா நம்ம உருவத்தால சித்தரிக்க முடியாது

கடவுள்ன்ற வர ஒரு அளவற்ற பேர் ஆற்றலர் ஒரு அளவான உருவத்துக்குள்ள அடக்கிட முடியாது அதாவது இது எத குரிபிடுதுனா உங்களுடைய மனசுல உருவத்த create பண்ணி இது தான் அவரு புரிஞ்சுக்க முடியாது அவர்க்கு உருவமே கெடையாது அவர உணர மட்டும் தான் முடியும் அந்த உணர்வு உங்களுக்கு எங்க கெடைக்கும்னா நீங்க உங்கள realize பண்ணும் போதுமட்டும் தான் அந்த ஒரு உணர்வு கெடைக்கும் so இந்த book அதுக்கான சின்ன step ஆஹ் இருகுங்குரத நம்புறேன் so அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் நான் தான் கடவுள் எனக்குள்ள தான் கடவுள் இருக்குறாரு அப்புடிங்குரத தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் ஏன் அந்த உண்மைய என்னால அனுபவிக்க முடியல ஏன் ஒரு கடவுள் நிலைல இருந்து என்னால எந்த ஒரு விசயத்தையும் செயல்படுத்த முடியல அப்பா எனக்கும் அதுக்கும் உள்ள தட என்ன அப்புடின்னு பாத்தீங்கனா உங்கள்ளுடைய மனசு தான் உங்களுடைய மனசு என்னங்கள உருவாக்கி உங்கள இன்னும் கஷ்டத்துக்குள்ள ஆழ்த்திக்கிட்டுஇருக்கு

so இது எல்லாருமே நம்ம பண்றதுனால so அவங்களே பண்றாங்க அப்ப நம்மளும் think பண்றதுல ஒரு தப்பு இல்ல நம்ம இப்புடியே இருந்து யோசிச்சிட்டுகிட்டு தப்பு இல்ல இது எல்லாருக்கும் நடக்குற normal அப்படிங்குற மாதிரி நம்ம எத்துக்கிட்டோம் உங்களோடைய மனசுஓட சட்டமே உங்களுடைய உள்உணர்வ பேசவிடாம கேக்கவிடாம அத தடுத்து வச்சிக்கிட்டே இருக்கு அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய உங்களுக்குள்ள அந்த சக்திக்கும் நடுவுல இருக்குற ஒரே ஒரு barrier ஒரு சின்னதா ஒரு example சொல்றேன் நீங்க உங்களுடைய வண்டி சாவியாவோ எதோ ஒரு valuable ஆன பொருள உங்க பாக்கெட் குள்ளே வச்சிக்கிட்டு எதோ நியாபக மரதினால எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க முழு வீடும் தேடி பாத்துடீங்க அது உங்களுக்கு கெடைக்கல so கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது நீங்க நியாபக படுத்தி படுத்தி படுத்தி பாக்குறீங்க முதல இங்கஅதுக்கு அப்புறம் வந்தோம் இங்க உட்காந்தோம் அது பண்ணோம் இது பண்ணோம் நியாபக படுத்தி பாப்பீங்க அதுக்கு அப்புறம் அந்த சின்ன ஒரு gap ல உங்களுக்கு ஆயிரம் யோசனை வரும் ஒரு வேலை நம்ம வந்த bus ல விட்ருவோமா இல்ல train எங்கேயாச்சும் விட்ருவோமா இல்ல office ல மறந்து வச்சிட்டு வந்துருப்போமா இல்ல எங்கேயாச்சும் பாக்கெட்ல இருந்து விழுந்துருச்சா அப்புடின்னுடு நெறைய பாக்காத ஒரு விசயத்த உங்க மனசு பத்து second ல அவ்ளோ கதையும் கற்பனை பண்ணி கொண்டு வந்து ஒரு பொய் ஆன நம்பிக்கைய உருவாக்கி உங்களையே பயம் காட்டி யோசிக்க வச்சிடும் ஒரு வேல நம்ம ஆட்டோ ல வரும் பொது விழுந்துருக்குமோ ஒருவேல நம்ம ரோட் ல நடந்து வரும் போது விழுந்துருக்குமோ அப்புடின்னு ஆயிரம் யோசிகல creat பண்ணி உங்களுகுள்ள அந்த பயத்த உருவாக்கி அதுக்கு அப்புறம் tension பண்ணி பாத்திரும் அப்போ இது எல்லாம் செய்யுறது யாரு எதிர்க்க இருக்குற மனுசனா உங்களுக்கு உள்ள இருக்குற அந்த மனசுதானே இவ்ளோ பொய் ஆண கதைய கட்தி உங்கள நம்ம வச்சு ஒடவச்சுட்டு இருக்கு அப்ப இதுக்கு என்ன காரணம் உங்களுடைய பயம் உங்களுடைய பயத்தோட விலைவா நீங்க அத நம்புறீங்க அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்க பாக்கெட்ல தான் அந்த சாவி இருகுங்குரத நீங்க realize பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துலஅந்த ஒரு மணி நேரத்துல தேடுன பதட்டம் tension எல்லாமே ஒரு நிமிசத்துல கரஞ்சு போன மாதிரி ஒரு feel so இப்போ அதையும் உங்களுடைய விழிப்புணர்வுஒரு சில time உங்களுக்கு நியாபக படுத்திகாட்டுது என்னுடைய பாக்கெட்ல தான் ஏன் சாவி இருக்கு அப்புடிங்குரத ஆனா உங்க மனசு என்னென்னலாம் உருவாக்கிருக்குபாக்கலாம் உங்களையும் உங்களுடைய உண்மையான நிலையையும் தடுக்குறது உங்களோட மனசுதான் தத்துவ ஞாணி disglade என்ன சொல்றருணா இன்ஷா முழு உண்மையும் ஒரே sentence ல அட்க்கிட்டாறு நான் நெனைக்குறேன் நான்தான் அப்புடின்னு சொல்லிருக்காரு so இவரு எத குறிப்பிட வராரு மனுஷங்க பண்ற basic ஆனா தவறு என்னென்னு சொல்லிருக்காரு நம்ம நம்ம level இருந்தே யோசிப்போம் அந்த level ல இருந்தே அத கண்டுபுடிக்க முயற்சிப்போம் so அந்த மாதிரி நம்ப யோசனை ல இருக்கும் போதுநிச்சயமா நம்மளுக்கு உண்மை என்னேகுறது தெரியாது நாம் எல்லாத்தையுமே இந்த ஒரு கண்ணோட்டத்துல பாக்கும்போது ஒரு சாதாரண மனசுல் நிலைல இருந்து பாக்கும் போது எல்லா புடிபும் பிரிவினை பாப்போம் எல்லாத்திலையும் தொடர்ச்சியா பிரச்சனைகளும் சங்கடங்கல மட்டுமே நம்ம focus பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுகலாம் reflextion இதுகலாம் காரணம் என்னன்னா நம்ம நம்ம மனசுல இருந்து நம்ம மனசோட கன்னுலருந்தே நம்ம எல்லாத்தையும் watch பண்ணிகிட்டே இருப்போம் ஆனா உண்மையான ஞானம் ண்டறது முழுமையான ஒரு நிலை அந்த நிலையில நீங்க ஒருத்தருதான் அதாவது உங்களுடைய விழிபுணர்வு தான் எல்லார்க்குல்லையும் தெரியும் அது பாதினாலையே உங்களுக்கு எல்லருமேல இருக்குற கோவம் மனஸ்தாபங்கள் எல்லாமே மறந்து போனா ஒரு நிலையாருக்கும் அந்தடத்துல முழு அமைதி மட்டும் தான் இருக்கும் மொத்த உலகமும் வெளி வெளியாலு வீட்டாலு எல்லாருமே உங்களுக்கு ஒரே நேர் கோட்டுல தான் தெரிவாங்க அந்த நிலையில நீங்க உங்களுக்குள்ள இன்னு ஆழமா போக போக போக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கு அத தாண்டி எதுவுமே இருக்காது எனக்கு இதலாம் வேணாம் நான் ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கைல இருதுட்டு போறேன் அப்புடின்னு சொன்னாலுமே உங்களுக்குதொடர்ச்சியா பிரச்சனைவந்துட்டு இருக்கும் உங்களுக் குள்ள இருந்தும் செரி உங்களுக்கு வெளிய இருந்தும் செரிஅதே மாதிரி உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனுசுமே உங்கள அடிமையா வச்சிருக்கும் நமக்கு எல்லாருக்கும் most ஆஹ் இருக்குற பிரச்சனையே நம்மளோட மனசோட காரணம்தான் அதுல இருந்து வெளிய எர்நும்னா நிச்சியமா ஞானத்த அடிஞ்சுதான் ஆகனும் நம்ம மனசோட கண்ணோட்டத்துல இருந்து பாக்கும் போது எல்லாத்துக்கும் எடையில ஒரு ஒரு திரைய போட்ட மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் இதுதான் concept நு காட்டுது இவன் அவன் இது அது அப்புடின்னு label பண்ணி காட்டுது இந்த பொருட்கள பெருசா காட்டுது வார்த்தைகள உச்சரிப்ப ரொம்ப முக்கியமா காட்டுது இது அது அவங்க அது அப்புடிங்குற judgement க்கு கொண்டுவருது நம்மலோடைய உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல இந்த ஒரு screen அ கெட்டி அது உண்மையான உறவுகள் எது எனக்கும் என் உள் உணர்வுக்கும் என் ஆள் மனசுக்கும் உள்ள உறவு என்ன எனக்கும் என்ன சுத்தி இருக்குற மனுசங்களுக்கும் இருக்குற உறவு என்ன எனக்கும் இயற்கைக்கும் இருக்குற உறவு என்ன எனக்கும் கடவுளுக்கும் இருக்குற உறவு என்ன இது எல்லாத்தையுமே மறந்து எல்லாத்துக்கும் நடுவுளையும் ஒரு மாயை இன்ற ஒரு திரையை போட்டு எல்லாத்திலேயும் பிரிச்சு பிரிச்சு காட்டுது இங்க நா மட்டும் தான் இருக்க so இந்த மாதிரி இருக்குற நால நமக்குள்ள சுயநலம் ன்ற எண்ணம் தோன்றுது இந்த சுயநலம் எண்ணம் தோணும் போது நம்மளுக்கு இயற்கையாவே நம்மகிட்ட அன்பு கொறையுது அன்பு கொறையும் போது அதர்மம் தலை தூக்குது அதர்மம் தலை தூக்கும் போது பிற மக்களின் செரி மனுஷங்களும் செரி தமிழ்நாட விவசாய பூமின்னு சொல்லுவாங்க இங்க பாக்குற திசையெல்லாம் பசுமையா வயல், தோட்டம் இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களா இருக்கும் பெரும்பான்மையான காய்கறிகள், நெல்லு இதுமாதிரி உணவு தேவையான எல்லா பொருளையும் விவசாயிகள் இங்கு கடுமையா உழச்சு நமக்கு உற்பத்தி பண்ணி குடுத்துட்டுருக்காங்க தலைமுறைகளுக்கு விவசாயத்த பத்தி தெரியாமையே போயிடக்கூடாதுன்னு வீட்டுக்கு வீடு மரம் நடுறது போன்ற திட்டத்தையெல்லம் செயல்படுத்திட்டுதான் இருகாங்க நம்மளோட மக்கள் எல்லாருமே விவசாயத்த கடைபிடிச்சுட்டு வர்றாங்க என்னோட குடும்பமும் ஒரு விவசாய குடும்பம்னு தான் நான் சொல்லுவேன் நாங்க கரும்புத்தோட்டம், காய்கறி தோட்டம் இதுமாதிரிலாம் பராமறிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் எங்க தோட்டத்துல பாத்திங்கன்னா குறிப்பிட்ட மாதத்துல எல்லாம் நல்ல விளைச்சல் கிடச்சுட்டுருக்கு அந்த விளச்சல நாங்க காய்கறி market க்கு எடுத்துட்டு போய் அதை நாங்க விற்பனை செஞ்சுட்டு வர்றோம் ஒவ்வொருத்தரும் விவசாயத்த ரொம்ப மூச்சு மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கணும் விவசாயத்த பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லணும் ஒவ்வொருத்தரும் விவசாயம் நம்ம கடமை நம்ம நாடு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நாடு சீக்கிரமாவே முன்னேறும் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு சுழன்றும் ஏர்பின்னது உலகு ஆதலால் உளன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு சொன்னதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அதாவது உலகம் உழவுத்தொழிலாலே செய்யப்பட்டுருக்கு உழவுத்தொழில் இல்லாம போச்சுன்னா மக்களுக்கு பசி, பட்டினி, பஞ்சம் இதுமாதிரி திட்டாற்~ திண்டாடுற நிலைமை வந்துரும் அதனால நம்ம உழவுத்தொழில மிகவும் மூச்சு மாதிரி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கரு இப்படிப்பட்ட விவசாயத்தை பத்தி திருவள்ளுவர் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கரு விவசாயம் இல்லன்னா மக்கள் வாழவே முடியாதுன்னு அவரு சொல்லியிருக்காரு

ஏன்னா அடுத்தவன் பசியை போக்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட விவசாயத்த நாம எப்படி பாதுகாக்கணும் எந்த வேலைய பாக்குறதுக்கு நாம கூச்சப்படாம செய்யணும் ஒவ்வொரு பெண்களும் முன்வந்து இதனை செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட முன்னோக்கம் நோக்கம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஒரு மனுஷன் பிறக்குறதுல இருந்து இறக்குற வரைர அவனுக்கு வந்து உணவுங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுமாதிரி அவனோட இறப்புக்கு அப்பறமும் விவசாயம் இருக்கணும் விவசாயமும் வாழணுங்குறது வந்து அதைவிட அதிகமான ஒன்று அதைவந்து ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லணும் நமக்கு பசிக்கிற ஒவ்வொரு நேரமும் விவசாயத்தை நாம எத்தனைமுறை நினைச்சு பாத்துருப்போம் நம்ம சாப்புடுற ஒவ்வொரு பருக்கையிலேயும் விவசாயிகளோட வியர்வை அதுல இருக்கு நாம அதை நினைச்சுபாக்குறதே இல்ல எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்காங்க ஆனா உணவு தாரளமா கிடைக்கிற ஒருசில பேர் அதனை கீழபோட்டு மதிக்காம இருந்துட்டுருக்காங்க உற்பத்தி ஆகுறதுக்கு எவ்ளோலோ விவாசாயி கஷ்டபட்டுருப்பாங்கன்னு யாராச்சும் யோசிச்சு பாத்துருப்போமா ஒரு பருக்க சாதம் ஒரு விவசாயில உடம்புல ஊடுற ஒரு சொட்டு ரத்தம் மாதிரி அதை நாம ய~

ஏன் அப்டின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் விவசாயத்தை பத்தி பாத்துக்குறதே இல்ல நமக்கு எல்லாமே easy ஆ கிடைச்சுருது அப்படின்றதுனால நம்ம விவசாயத்த பாக்குறதே கிடையாது ஒவ்வொரு விவசாயி இப்ப விவசாயத்தை விட்டுட்டு வேற தொழில்களுக்கு போயிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுனா நம்ம நாடு என்ன அ~ நிலமையில இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்

அந்த பல்கலைக்கழகங்ககில பெண்கள், ஆண்கள் எல்லோரும் படித்து வருகிறார்கள் அந்த படிப்பிலேயும் நம்ம விவசாயத்தபத்தி படிக்கிறோமே தவிற வாழ்க்கையில யாருமே விவசாயத்த பாக்குறதே இல்ல நம்ம படிச்சு என்ன புண்ணியம் படிக்கிறத நம்ம செயல்படுத்தினால் தானே புண்ணியம் ஒவ்வொரு விவசாயப்படிப்பும் படிக்கிற மாணவர்கள் விவசாயத்த செய்தாலே நம்ம விவசாயம் முன்னேறும் ஆனா அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன் அப்டின்னா அவங்களுக்கு படிச்சா போதும் அப்புடின்னு இருக்காங்க நம்ம படிச்சு அதை விவசாயத்த மேற்கொண்டு வர்றதுல தான் நம்ம கையில இருக்கு உலகம் முன்னேற வேண்டுமென்றால் தமிழ்நாட்டுல விவசாயத்த மொத கடைபிடிக்கணும் விவசாயம் எந்த அளவுக்கு முன்னேறுதோ அந்த அளவுக்கு நமது நாடும் முன்னேறும் விவசாயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூச்சுமாதிரி அந்த விவசாயத்த எத்தனை பேர் செஞ்சுட்டுருக்காங்க நம்ம குறிப்பிட்டு சில மாவட்டத்தை எடுத்தோன்னா அந்தந்த மாவட்டத்துல என்னென்ன விளைகிறது அப்படிங்குறத நம்ம கணக்கெடுத்தாலே நமக்கு ஒருசில ஒரு யோசனை வரும் ஒரு இடத்துல கரும்பு நல்லா வரும் ஒரு இடத்துல நெல்லு நல்லா வரும் அப்படிங்குறதுல அந்தந்த மண்ணுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த இதை நம்ம போட்டு அந்தந்த மாவட்டத்துல நம்ம உற்பத்தி அதிகமா விளைச்சலை குடுத்தோன்னா நமக்கு

அப்போ விவசாயத்த நம்ம எப்படியெல்லாம் பாக்கணும் நம்ம எவ்வளவுக்கெவ்ளோ சாப்பாடு நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்குறோமோ அவ்ளோக்கவ்ளோ நமக்கு விவசாயமும் தேவை ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு centre ஒ~ ஒரு நில அளவுக்காவது நம்ம வந்து நம்ம வந்து நம்ம விவசாயத்த போடணும் ஒவ்வொருத்தர் வீட்டுலேயும் குறிப்பிட்ட அளவு நிலத்துல வந்து ஏதோ ஒரு காய்கறி ஏதோ ஒரு செடி நம்ம வச்சு அதை வளக்கணும் ஒரு மரத்தை வளக்கணும் ஒரு காய்கறி செடிய தோட்டம் போடணும் என்னென்ன நம்ம உற்பத்தி செய்யுறோமோ அதை இரண்டு மடங்கா பெருகி பெருகி நம்ம அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யணும் நம்ம ஒரு விலையில வச்சு நம்ம விற்பனை செய்தா நமக்கு வாங்கிட்டு வர்ற ஒருத்தன் அவன் ஒரு விலையில வச்சு நமக்கு விற்பனை செய்வான் அப்போ விவசாயிப்~ விவசாயி வந்து லாபம் அதிகமா பாக்குறது இல்ல அதை வாங்கி விக்கிறவன் தான் அதிகம் லாபம் பாக்குறான் அப்போ விவசாயத்த பத்தி யோசிச்சுபாக்கனும் நம்ம விவசாயத்த பத்தி யோசிக்கிறதுக்கு அதி~ அதே சமயம் விவசாயிய பத்தியும் யோசிக்கணும் அவங்க எவளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த பொருளை தந்துருப்பாங்க அப்போ அதை நம்ம தயவுசெய்து கீழபோடாம செலவளிக்காம நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் அப்படிங்குற ஒரு idea நமக்கு வரணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம விவசாயத்த பாக்குறோமோ நம்ம நாடு அந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம உழவுத்தொழிலை எந்த அளவுக்கு நம்ம பாக்குறோம் உழவர் திருநாள் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுவோம் அதோட முடிஞ்சு அதுல என்ன செய்வோம் நம்ம வீட்டுல சமைப்போம் சாப்புடுவோம் இதுதான் பண்ணுவோம்

யாராவது ஒருத்தர் மண்ணுல இறங்கி வேல பாத்துருக்கிங்களா அந்த மாதிரி வேலை பாத்து நமக்கு தேவையான விளச்சல் நமக்கு கிடச்சு அந்த சந்தோஷம் இருக்கே அது யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு நம்ம பாக்குற திசையெல்லாம் பசுமையான நாடானது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவுக்கெவ்ளோ பசுமைய ம~ கடைபிடிச்சிட்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நாடு அழகா தெரியும் இப்போ வர்ற தலைமுறைகளுக்கெல்லாம் விவசாயம்னா என்னன்னே தெரியாம வந்துட்டுருக்காங்க ஒரு சிலர் மட்டுந்தான் அதுல ஒரு ஒருவிதமான அக்கரை எடுத்து அதை படிப்பாவே படிக்கணும் அதை படிச்சுட்டு நம்ம அதுல ஏதாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினச்சு வந்துட்டுருக்காங்க அவங்க படிப்புக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்குறது பின்னாடி ஒரு விவசாயிதான் அவங்க அப்பா விவசாயம் பண்ணனும் அப்படி இல்லனா அவங்க தாத்தா விவசாயம் பன்ணிருக்கணும் அப்படிப்பட்ட பரம்பரைல இருந்து வர்றவங்க மட்டும் தான் விவசாயப்படிப்ப எடுத்து படிச்சுட்டு வர்றாங்க மத்த மாணவர்களும் விவசாயத்த அப்படி ஒரு க்~ அஹ் கொள்கையா எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடத்தணும் நம்ம இப்போ ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தி சில மாணவர்களுக்கு அதை பத்தின ஒரு கொள்கையை அவங்களுக்குள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு விவசாயத்துலருந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களும் அதைத பத்தி தெரிஞ்சுப்பாங்க வளர்ந்து வர்ற தலைமுறைகள் அதைப்பத்தி எவவளவுக்கெவ்ளோ தெரிஞ்சுக்குறாங்களோ நம்ம விவசாயம் அடுத்த இடத்துக்கு போகும் நம்மளுடைய தலைமுறைகள் வளர்ந்து வர்றமாதிரி நம்மளுடைய விவசாயமும் வளர்ந்து வர வேண்டுமென்றால் தலைமுறைகளுக்கு விவசாயத்த பத்தி தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் முதல் கடமை நம்மளுடைய தலைமுறைகள் எவ்வளவுக்கெவ்ளோ விவசாயத்தைப் படித்து வருகிறார்கள் என்று அனைவரும் தெரிந்துகொள்ளுங்கள் ஒ~ ஒரு பல்கலைக்கழகத்தில் எத்தனை மாணவர்~ மாணவர்கள் படித்து வருகிறார்கள் விவசாயக்கல்வியைப்பற்றி அப்படியென்று ஒரு கோரிக்கைவிட வேண்டும் அரசாங்கம் விவசாயத்திற்காக மிகு~ வெ~ வெகுதியான நடவடிக்கைகள் எடுத்துவருகின்றார்கள் நிறைய அரசு விவசாயத்திட்டம் கொடுத்துட்டுருக்காங்க ஆஹ் அரசு உதவிக்கடன், விவசாயக்கடன் விவசாயத்துல வச்ச நகைகலை எல்லாம் இலவசமா மீட்டுதர்றாங்க இந்தமாதிரி விவசாயத்துக்குன்னே நிறையா அரசுத்திட்டங்களும் இருக்கு அதை நாம ஏன் பயன் படுத்திக்கக்கூடாது அந்த அரசுத்திட்டங்களை பயன்படுத்தி நாம ஒரு நிலம் வாங்கி போடுவோம் அந்த நிலத்துல நல்ல விளைச்சல குடுப்போம் இப்புடின்ற யோசனையெல்லாம் நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கு நமக்கு வளர்த்துவிடணும் அவங்க எவ்வளவுக்கெவ்ளோ விவசாத்துல ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நமக்கு நம்ம நாடு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம தலைமுறைகள் விவசாயக்கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணணுன்னு இல்ல நம்ம சுத்தி இருக்குற மக்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வ கொடுத்து அவங்களுக்கு ஒரு support அதாவது அவங்களுக்கு ஒரு துணை நின்னோம் அப்படின்னாலே அவங்க கண்டிப்பா அதுல வளர்ந்து வருவாங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை இப்போ நம்மளுடைய விவசாயம் நாம மூச்சு மாதிரி பாதுகாக்கணும் நம்ம காய்கறி, உணவு என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் நாமளே நமக்கு உற்பத்திசெய்ய பாக்கணும்

அந்த செடிய எவ்ளோ தூரம் அவன் வளத்து கொண்டு போறான் அப்படிங்குறதை அவனோட உழைப்பிலேயே நம்ம பாக்கலாம் இதுமாதிரி நம்ப விவசாயத்த ரொம்ப மூச்சுமாதிரி பாதுகாத்து அதை நம்ம ஒரு உயிர் நாடி மாதிரி நம்ம நினைக்கணும் விவசாயம் இல்லன்னா நாம யாருமே இல்ல விவசாயத்த நம்ம மூச்சுமாதிரி பாதுகாக்கணும் நம்ம ம்~ நாடு முன்னேறணுன்னா விச~விவசாயத்த பாதுகாக்கணும் மூங்கில் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் இப்படி அரசியல் தலைவரை புகழ்வது போல மூங்கிலை பற்றி புகழ்ந்து தள்ளுகிறார் அம்மாபேட்டையை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் வாண்டையார் இருப்பு கிராமத்தின் மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் வேளாண் கல்வி ஆசிரியராக இருக்கும் இவரிடம் மூங்கிலைப் பற்றி ஆரம்பித்தால் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போகிறார் மூங்கில் காடு மூங்கில் அளவுக்கு லாபம் தரக்கூடிய தாவரம் வேறு எதுவும் இல்லை தாவர இனங்களிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய ஒரே தாவரமும் மூங்கில்தான் ஒரே நாளில் ஒன்று முதல் நான்கு அடி உயரம் வளரக்கூடியது என்றெல்லாம் அற்புத த~ அற்புத த~ தகவல்களை சொல்லும் இவர் நான்கு ஏக்கரில் தோட்டம் அமைத்து மிகப் பெரிய அளவில் மூங்கில் வளர்ப்பு செய்கிறார்